ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை முழுவதுமே அவங்களுக்கு சொத்து கூட வருதோ இல்லையோ அவங்க படிப்புதாங்க அவங்களுக்கு முழுமையா அவங்க கூடயே வரும் கல்வி வந்து ப~ அந்த படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பருவத்திலிருந்தே வந்து பார்த்தீ~ சின்ன குழந்தையில இருந்து பெரியவர் ஆகுற வரைக்கும் இப்போ நம்ம வீ~ இருக்கிறோம்ன்னா நம்ம school ல போனாதாங்க அங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க ஏது என்னன்னு சின்னதுல இருந்து பெரியவர் வரைக்கும் ஒரு school போனால்தான் நமக்கு வந்து அதைப் பத்தியே தெரியும் school ன்னா படிப்பு மட்டும் இல்ல நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் பண்பாடு இப்போ ஒருத்தர் கிட்ட பேசுறது இப்ப normal லா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வா போ அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதே school போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க வாங்க sir சொல்லுங்க sir சொல்லுங்க madam அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசுவாங்க ஆஹ் first இந்தக் காலத்துலதான் வந்து school போறோம் அது book இது எல்லாம் நம்ம படிக்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அஹ் அந்த காலத்துல எங்க school வந்து ஒழுங்கா போனாங்க அந்த காலத்துல வந்து பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன பேசுறாங்களோ பக்கத்து பாத்து தான் பேசிப்பாங்க பழகிப்பாங்க கவிதை சொல்றதுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்குறவங்கதான் வந்து அவங்களே அந்த காலத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துருச்சு அப்பிடின்னு சொல்லி வந்து அவங்க பேசுவாங்க அவங்க அறிவை வந்து அப்படிதான் வந்து வ~ வளர்த்துப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா school க்கு ஆஹ் கல்வி போனாங்கன்னா கல்விக்கு school க்கு போனாங்கன்னா அங்க வந்து அவங்க என்கிட்ட சொல்லிக் குடுக்கறாங்க என்ன பேசுறாங்க எப்படி எழுதுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொன்னையும் suppose நம்ம படிக்கலின்னா கூட அவங்க வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா நம்மளை நம்மளோட அறிவை வந்து நல்லா வளர்த்தி அவங்க வந்து நமக்கு guide பண்ணுவாங்க இப்ப நமக்கே நாமளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பளுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாதான் வந்து நாளைக்கு நமக்கு பொறக்கப் போற குழந்தையோ இருக்கட்டும் இல்ல பேரன் பேத்தியா இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க ஏதாச்சும் நம்மக்கிட்ட doubt கேட்டாவோ இல்ல கேக்கலைன்னாலும் நாமளே இதுதான் abcd one two three எதோ maths science இது எல்லாமே சொல்லிக் குடுப்போம் தெரியலன்னா நம்மளால என்ன சொல்ல முடியும் நமக்குத் தெரியலப்பா அப்பிடின்னு நம்ம சொல்லிருவோம் ஒரு கல்~ படிப்புன்னு இருந்தாதான் வந்து என்ன ஏதுன்னு வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் இல்ல அடுத்தவீங்க ஒருத்தருக்கு கூட நமக்கு படிப்பு அறிவு இல்லை அப்பிடின்னா assault ஆ நம்மள ஏமாத்திட்டு போவாங்க இப்ப நம்ம பணம் வச்சிருக்கிறோமோ at least ஒரு பணம் எண்ணத் தெரியலைன்னாவோ இல்லை ஒரு கணக்கு போட தெரியலைனாவோ கூட அடுத்தவிங்க என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட இதுதாம்ப்பா இவ்வளவுதாம்பா இருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கணக்கே இப்படி சொல்லிட்டு பணத்தை அவங்க அதிகமா எடுத்துட்டு போயிடுவாங்க இதே படிக்க தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் குடுங்க அப்பிடின்னு சொல்லி நாம வாங்கி எண்ணிப் பார்த்து ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்கு இல்லை ஏன் அதிகமா இருக்குன்னு நம்ம திரும்ப கேட்போம் இதே படிக்காதவங்ககிட்ட கொண்டு போய் இவ்வளவு பணத்தைக் கொடுத்து அஹ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எண்ண சொன்னா அவங்க எண்ண~ எண்ண~ எண்ணுவாங்களா எண்ண மாட்டாங்க எனக்கு தெரியலைங்க எனக்கு நான் படிக்கலைங்க அவ்ளோக்கா அப்பிடின்னு சொல்லிடுவாங்க இதே நல்லா படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தா இது எவ்வளவு இருக்கு என்ன ஏது இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் first அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஓலைச்சுவடியிலதான் வந்து எழுதுவாங்க ஆஹ் நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல எல்லாம் ஆனா இப்ப நாம எப்படி எழுதுவோம் நம்ம note உ ஆஹ் இது மாதிரி எல்லாம் வந்துருச்சு அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது குறிக்கிறது எல்லாமே பண்றோம் அந்த காலத்துல எல்லா ஒரு TV வச்சு என்ன பண்ணுவாங்க ஊரே பாக்கும் ஆனா இந்த காலத்துல ஆளுக்கு ஒவ்வொரு அஹ் குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருந்தாங்க அஞ்சு பேரு இருந்தாங்க அஞ்சு பேத்துக்கும் ஒண்ணா phone குடுத்துருவாங்க phone இருக்குது இல்லேன்னா room room ஆ வந்து TV மாத்தி விட்டுட்டு TV பாத்துட்டு இருப்பாங்க இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து அஹ் நீங்க எழுதுனீங்களா அப்பிடின்னு கேட்டா மண்லதாங்க நாங்க எழுதனோம் அ ஆ இ ஈ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா

அஹ் இதுல வந்து நாம எழுதிட்டு இருக்கிறோம் இதாங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்~ படிப்பு ஒண்ணுதாங்க படிப்பு ஒண்ணு இருந்துச்சுன்னா போதும்ங்க வாழ்க்கைக்கு நமக்கு அடுத்தவங்க சொத்து நம்ம சொத்து ஏதுமே தேவை இல்லைங்க ஒரு படிப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல job க்கு வந்து நம்ம போலாம் நல்ல வேலைக்குப் போயி கை நிறைய சம்பாதிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அத வந்து நம்ம வாங்கலாம் இல்ல அப்ப குழந்தைங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்புன்னு நமக்குதெரிஞ்சி~ இருந்துச்சுன்னா அத வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம் இல்ல suppose நம்ம வெளியவே கூட்டிட்டு போறோம் அப்பிடின்னா இப்ப நாம் கூட்டிட்டு போறீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலிஷ்ல எல்லாம் பேசுவாங்க நமக்கு எதுவும் படிக்கல அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது ப்பே ப்பே முழிச்சிட்டு இருக்போம் இதே நம்ம கல்வி நம்ம படிப்பு நமக்கு தெரிஞ்சுதான் இருந்தா நாம என்ன பண்ணுவோம் அவங்க சொல்றதுக்கு வந்து திருப்பி நாம வந்து பேசுவோம் நம்ம குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பாத்து பிற்காலத்துல அவங்களும் வந்து அஹ் பரவால்ல நம்ம அம்மா இங்கிலிஷ் பேசுறாங்க அப்பா பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களோட knowledge வந்து improve பண்ணி அவங்க நல்லா வந்து கத்துப்பாங்க இதே நமக்கு எதுவுமே தெரியாம இருந்துட்டு அங்க போயிருந்தோம்னா குழந்தைங்க ம~ என்ன நினைப்பாங்க என்னடா நமக்கு இவ்வளவுதான் எதுவுமே தெரியலே எதுவுமே அங்க போக முடியல ஒரு ஒரு விளையாடுறதுக்கே போனாலும் இங்கிலிஷ்ல பேசுவாங்க இல்ல ஹிந்தி வேற எதாச்சும் மொழியில பேசுவாங்க நமக்கு தெரிஞ்ச பேச தெரிஞ்சாதான நமக்கு வந்து பேச திருப்பி பேச முடியும் பேச தெரியலைன்னா நம்ம எப்படி பேச முடியும் அதே மாதிரிதாங்க கல்விதாங்க first கல்வி நம்ம நல்லா கத்துக்கிட்டோம்ன்னா வேற எந்த இதுவும் தேவையில்லைங்க கல்வி வந்து ரொம்பவுமே முக்கியம் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி கல்விதான் ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா கல்வி வந்து பாத்தீங்கன்னா படிப்புதாங்க நம்ம தலையெழுத்தே வந்து மாத்துன்னு சொல்லுவாங்க அது சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க அதனால கல்விதாங்க ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கல்வி வந்து ரொம்ப முக்கியம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம phone ல first எல்லாம் ஓலைச்சுவடியில எழுதுவாங்க மண்ல எழுதுவாங்க ஆனா நம்ம இப்ப pho~ கல்வி நம்ம என்ன பண்றோம் phone ல online மூலமா வந்து நம்ம எல்லாமே ஒவ்வொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா phone மூலியமாதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த காலத்துல அதனால

ஏன்னா நமக்கு படிப்பு~ படிப்பறிவு இருந்தாதான் வந்து college ஏ போனாலும் வந்து நம்ம படிச்சு முடிச்சு ஒரு certificate degree certificate ன்னு ஒண்ணு வாங்க முடியும் படிச்சாதான வாங்க முடியும் படிக்கலைன்னா நம்ம வாங்க முடியுமா படிச்சாதான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் இல்ல வெளிநாடு உள்ளூரே இல்லைன்னாலும் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா சம்பாரிச்சு நல்ல knowledge அ வந்து improve பண்ண முடியும் அப்புறம் நம்ம ஆஹ் என்னென்ன பேசுறது என்ன பேசுறது பிடிக்கிறது இல்ல வேற exactra எங்கேயாச்சும் dress கிடைக்கும் எதுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது இங்கிலிஷ்ல பேசுவாங்க வெளிநாட்டுலல்லாம் அதெல்லாம் நமக்கு புரியுமா நம்ம படிச்சிருந்தா வந்து நமக்கு எல்லாமே புரியும் நம்ம எல்லாமே கத்துக்கலாம் அதனாலதாங்க படிக்க சொல்றாங்க படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம் அஹ் ஆஹ் நான் சொல்லப்போறது என்னன்னா படிப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் அத வந்து தெளிவா படிக்கணும் படிச்சா மட்டும் தான் வந்து இந்த நாட்டுல வந்து மதிப்பாங்க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

ஆஹ் hello ma'am சொல்லுங்க இது டிராவல்ஸ் உங்களுக்கு என்ன help வேணும்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

ஆஹ் okay ma'am ஆஹ் என்ன dates க்கு கொடுப்பீங்க ஏ~ ஏதாச்சும் limit இருக்கா? உங்களுக்கு எவ்ளோ நாளைக்கு ma'am car வாடகைக்கு வேணும்? எனக்கு seven days க்கு வேணும் ma'am one week full ஆ வேணும் okay ma'am எந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன எங்க போறீங்க?

கோயமுத்தூர் போறதுக்கா சரி ma'am எத்தனை நாளைக்கு கேட்டீங்க seven days க்கா

okay ma'am okay ஹம் எந்த மாதிரி car வேணும் உங்களுக்கு?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 பண்ணிருக்கீங்களா இல்லை இதான் first time ஆ?

ஆஹ் கேக்குது ma'am சொல்லுங்க ma'am என்ன சொன்னீங்க இப்போ?

இதான் first time ma'am இதான் first time ஆஹ் okay okay ma'am okay ஆஹ் நீ~ இப்போ நீங்க உங்களுடைய place எது ma'am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

hel~ hello ma'am சொல்லுங்க ma'am கன்னியாகுமரியா கன்னியாகுமரியில எந்த இடம் ma'am

ஆஹ் அதான் கேட்டேன் ma'am உங்க வீடு உங்க வீடோட address correct address சொல்லுவீங்களா?

okay ma'am எ~ உங்க office எதுல இருக்கு ma'am எங்க office செட்டிகுளம்ல இருக்கு ma'am செட்டிகுளம் செட்டிகுளம் main ல நீங்க வந்தீங்கன்னா தெரியும் நீங்க எங்~ main ல வந்தாலே தெரியும் ma'am எங்க office main ல தான் இருக்கு okay ma'am நாங்க தானே வந்து car அ எடுக்கணும் ஆமாம் ma'am நாங்க வந்து ஜா~ car வந்து உங்களுக்கு காட்டுவோம் உங்களுக்கு அதுல எது புடிச்சிருக்கு comfortable லா இருக்கோ அதயே உங்~ நீங்க எத்தனை பேர் போறீங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல ma'am அப்ப அந்த எத்தனை பேர் போறீங்க ஹம் அந்த இதெல்லாம் பாத்து நீங்க வந்து car choose பண்ணிக்கலாம் ma'am okay ma'am நாங்க நாலு பேரு தான் போறோம். இப்போ நாலு பேரு போற மாரி car போதும் ma'am நீங்க car க்கு name ஏ~ name ஏதாவது சொல்றீங்களா ma'am ஆஹ் okay ma'am ஆஹ் நாலு பேரு போறதுனால மாருதி மகேந்திரா seven hundred அப்புறம் ஹுண்டாய் வெனியூ, மாருதி சுசுகி நிறைய car இருக்கு ma'am அதையே நீங்க எடுத்துக்கலாம் அது இனோவா அந்த மாரி car எல்லாம் கூட உங்களுக்கு comfortable ஆ தான் இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப long travel பண்றனால குழந்தைகள~ குழந்தைகளோட போறதுனால இந்த மாதிரி car அ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்

இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் ma'am இது வந்து ஆஹ் ஆறு பேரு போற car ஆனா நீங்க நாலு பேரு family யோட இவ்ளோ கோயம்புத்தூர் வர போறதுனால இந்த car அ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப best ஆ இருக்கும் car லாம் neat ஆ clean பண்ணிதான ma'am கொடுப்பீங்க ma'am ஆஹ் car service எல்லாம் neat ஆ இருக்கும் ma'am tire வந்து petrol எல்லாமே check பண்ணி உங்களுக்கு seat facilities எல்லாமே super ஆ check பண்ணிதான் உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு break down அந்த மாதிரி எந்த problem மே போற வழியில இருக்காது ஆஹ் okay ma'am extra tire வச்சிருப்பீங்கல்ல ஏன்னா திடீர்னு ஆஹ் okay ma'am ஆஹ் வேற ஏதாச்சும் இருக்கா ma'am வேற ஏதாச்சும்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 நாங்க twenty eight போறோம் ma'am

ஒரு அஞ்சாம் தேதி வருவோம் ma'am

twenty eight ஆ ஆஹ் okay okay okay okay ma'am okay okay ஆஹ் okay ma'am நீங்க வந்து return உ க~ உங்களுக்கு எந்த time ல car வேணும் எந்த time twenty eight எந்த time

evening night கிளம்புறோம் ma'am twenty eight

ma'am நாங்க twenty eight night கிளம்புறோம் ma'am ஒரூ evening six போல கிளம்புறோம் ma'am

evening ஒரு five இல்ல four க்குலாம் car நாங்க எடுக்க வந்துடுவோம் ma'am ஆஹ் okay ma'am okay ஆஹ் return பண்ண return வர்ற time எந்~ எந்த time correct ஆ சொல்லுவீங்களா? அது நாங்க அஞ்~ அஞ்சாம் தேதி night தான் கிளம்புவோம் ஆறாம் தேதி தான் இங்க வருவோம் ma'am evening உங்களுக்கு குடுத்தா போதுமா ma'am ஆஹ் எங்களுக்கு correct time correct time இப்ப நீங்க எங்களுக்கு குடுக்குற time ல நீங்க எங்களுக்கு car அ கொடுத்திருக்கனும் ma'am அதுக்குதான் நீங்க வந்து அஹ் எடுக்குற time அயும் ஆஹ் pickup drop ரெண்டு time அயும்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 ஆஹ் okay ma'am okay okay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

எ~ ஏன் evening கேக்குறேன்னா ஒ~ ஒரு வேளை வரதுக்கு முன்ன பின்ன ஆகலாம் ma'am மணிக்கு ஒரு கணக்கு

okay ma'am okay car வாங்குவதற்கு இதுக்கு முன்னாடி எனக்கு நான் online ல check பண்ணி பார்த்தேன் book பண்றதுக்கு இல்ல அதான் call பண்ணிருந்தேன் இப்போ என்னென்ன details நான் address check பண்ண எனக்கு ஒழுங்கா தெரியல

ஆஹ் okay ma'am என்னென்ன தேவைன்னு சொல்றீங்களா நான் okay ma'am ஆஹ் first வந்து உங்களோட aadhar எங்களுக்கு வேணும்

ஆஹ் original வேணும் xerox ம் வேணும் அப்புறம் வந்து mobile correct ஆன mobile number ஹம் okay ma'am okay

ஆஹ் okay ma'am okay வேற ஏதாச்சும் வேணுமா ma'am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

ஆஹ் three days க்குனாலும் இப்ப நீங்க வந்து seven days க்கு கேட்டுருக்கீங்க அப்படித்தானே?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 offer இல்ல ma'am offer எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படியா ma'am ஆஹ் okay ma'am okay நாங்க வந்து எல்லா இதிலிருந்தும் கம்மி~ கம்மியாதான் கொடுத்துட்டு இருக்கோம். so எங்களுக்கு வந்து அந்த ஆஹ் cash problem வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் வந்தது கிடையாது. cash ரொம்ப ஜாஸ்தியா வாங்குறோம் அந்த மாதிரி complaint எதுவுமே இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை வேணா உங்களுக்கு comfortable ஆ இல்ல நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க வேற இடத்தில விசாரிச்சுப் பாருங்க இதைவிட high ஆ தான் வாங்குவாங்க நாங்க வந்து ரொம்ப கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கோம் ஆமாம் ma'am அது தெரிஞ்சு தான் ca~ call பண்ணிருக்கேன் அதான் நான் offers இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு தான் கேட்டேன் ma'am முடிஞ்சிருச்சு ma'am என்னா ஆஹ் offer இது வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அதனாலதான் இப்ப offer இல்லன்னு சொல்றோம். நீங்க seven days க்கு இது பண்றதனால நாங்க கொஞ்சம் discount எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு இது பண்ணுவோம் ஆஹ் okay ma'am நீங்க amount பத்தி சொல்றீங்களா ma'am

seven days க்குனா ஆஹ் kilometer கணக்கும் நாங்க போடுவோம் ma'am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

ஒரு நிமிஷம் ma'am ஒரு நிமிஷம் line ல wait பண்ணுங்க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

இருக்கீங்களா ma'am ஆஹ் நீங்க check பண்றேன்னு சொன்னிங்கல்ல check பண்ணிட்டீங்களா ma'am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 okay ma'am advance ஆ நாங்க கூகுள் பே பண்ணா போதுமா இல்ல உங்க கைல நாங்க car வாங்க வரும்போது அஹ் travel agency க்கு நீங்க direct ஆ வருவீங்க இல்ல அப்ப நீங்க advance வந்து pay பண்ணா போதும்

ஆஹ் அங்க travel பண்ணி போகும்போது அங்க ஏதாச்சும் aadhar card அப்படி ஏதாச்சும் நாங்க வந்து உங்க aadhar வந்து aadhar aadhaar ம் உங்க இது licence ஓட copy தான் கேட்டோம் okay ma'am எங்க இப்போ எங்க husdand dri~ drive பண்றாங்க அப்படின்னா என்னோட aadhar போதுமா ma'am உங்களுக்கு ஆஹ் ஹம் யாராவது ஒரு ரெண்டு பேரோட aadhar எங்களுக்கு வேணும் ma'am ரெண்டு பேரோட aadhar உம் வேணும் இப்ப நீங்க husband and wife ரெண்டு இப்ப நாங்க ரொம்ப தூரம் போறோம்ல்ல இப்ப கோயம்புத்தூர் போறோம் அங்க அதனால ஏதாச்சும் aadhar ஏதாச்சும் கேட்டாங்க ஆஹ் ரெண்டுமே அதாவது உங்க ரெண்டு பேரோட aadhar அப்புறம் யாருக்கு licence இருக்கோ அவங்களோட அஹ் driving licence ஓட copy தான் கேப்பேன் ரெண்டு copy போதும் okay ma'am இப்ப aadhar மட்டும் ஒருத்தவங்களோட original போதும்ல்ல ma'am இல்ல ரெண்டு பேரோட ஆஹ் aadhar வந்து copy போதும் ma'am எங்களுக்கு original வேண்டாம் ஆஹ் okay ma'am okay அப்புறம் நாங்க வந்து ஒரு சில form தருவாங்க ma'am அதுல வந்து நீங்க வந்து sign பண்ணிக்கனும் okay ma'am car என்கிட்ட தான் இருக்குன்னு அஹ் proof காக car என்கிட்ட தான் இருக்குன்னு proof proof காக sign வாங்குவிங்களா ma'am

உங்க agency ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது ma'am இங்க நாங்க ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆகுது ma'am எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லயே வந்து branches இருக்குது மதுரை, திருச்சி அப்புறம் வந்து இங்க நாகர்கோவில், கன்னியாகுமரி நிறைய இடத்தில இருக்குது உங்களுக்கு கோயம்புத்தூரில இருந்து நீங்க வந்து வேற யாருக்காவது இது பண்ணிக்கணும்னா கூட நீங்க எங்க travels பண்ணிக்கலாம் ma'am நிறைய offer அங்கேயே குடுப்பாங்க அங்ககெல்லாம் நிறைய இது இது இருக்குது ma'am நிறைய offers லாம் அங்கயே குடுப்பாங்க okay ma'am okay

okay ma'am வேற ஏதாச்சும் details இருக்கும் ma'am நீங்க இப்போ cars மட்டும் தான் குடுப்பீங்களா இல்லன்னா நீங்க இப்ப booking பண்ண வரும் போது நீங்க எடுக்கிற time ல இருந்து நாங்க kilometer count பண்ணுவோம் ma'am count பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு kilometer கணக்கு வச்சிருப்போம் அதிலிருந்து நீங்க ஜாஸ்தியா ஓட்டனீங்கன்னா ஆஹ் ஒரு kilometer க்கு இருவது ரூபாய் வெச்சி நாங்க pay பண்ணுவோம் வாங்குவோம் ஆஹ் okay ma'am பிரச்சினையில்ல ma'am நாங்க extra லாம் போகமாட்டோம்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 ஆஹ் okay ma'am okay okay maam நாங்க வந்து உங்களுக்கு car குடுக்கும் போது tank fill பண்ணி தான் குடுப்போம் நீங்க இங்க அந்த பிரச்சனை இருக்காது ஆஹ் அதுக்கப்புறமான அதுக்கப்புறம்

okay ma'am இன்னும் ஒரு doubt ma'am நாங்க return கொண்டு விடரோம் இல்ல அப்புறம் petrol நீங்க fill பண்ணி தான தருவீங்க first உ அதே போல நாங்க fill பண்ணி தான் தரணுமா ma'am வேண்டாம் ma'am அது எங்களுக்கு வேண்டாம் இது எங்களுடைய of~ ஆஹ் company லருந்து ஒரு சின்ன passenger க்கான ஒரு சின்ன ஒரு இது. நாங்க வந்து car எடுக்கிற எல்லாருக்குமே ca~ petrol tank fill பண்ணி தான் குடுப்போம் ஆஹ் okay ma'am நல்ல service ma'am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

okay ma'am okay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 நாளைக்கே நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வசதி full amount pay பண்ண முடியும்னா நீங்க நாளைக்கு full amount pay பண்ணிக்கலாம் இல்லனா எடுக்க வரும்போது உம் பாதி குடுத்துட்டு நீங்க advance அ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் pay பண்ணாலும் போதும்

ஆஹ் அதெல்லாம் அதெல்லாம் okay நாளைக்கு பண்ணிக்கலாம் ma'am நீங்க direct ஆ வந்தீங்கனா நாங்களே உங்களுக்கு எல்லாமே இது பண்ணி தருவோம்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 கண்டிப்பா ma'am contact பண்ணி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 ஆஹ் பெங்களூர் பெங்களூர்ல பெங்களூர்ல இருக்க பெங்களூர்ல இருக்க நல்ல ஆஹ் நல்ல college அது girls college எல்லாரும் girls இருப்பாங்க. front எங்க college front ல college front ல இது park இருக்கு